இந்த பேண்ட் அடிக்கிறவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய சர்ச்சு இருக்குது.

இந்தப் படத்துல ஒரு ஆபீஸ்ஸ காம்சிருக்காங்க.

இதுல ஒரு கட்டில் மேல நெறைய பேகு வெச்சிருக்காங்க.

இந்தப் படத்துல ஒரு லேப்டாப்ப காம்ச்சுருக்காங்க.

இந்த லேப்டாப் ஆன் ஆயிட்டு இருக்குறது நம்மனால பாக்க முடியிது.

நல்லா வெளிச்சமா இருக்கறதுனால இது பகல் நேரமா தெரியுது.

இந்த படத்துல மூணு சேவல நம்மனால பாக்க முடியிது.

இந்த படத்துல காட்டேஜ்காக ஒரு பேனர் போட்டு வெச்சிருக்காங்க.

இந்த ஏ_டி_எம்க்கு முன்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு.

இந்த படத்தில ரொம்ப கூட்டமா இருக்கு.

இங்க ஒருத்தர் எல்லோ கலர் டி_ஷர்ட் போட்டு உக்காந்துட்டு இருக்காரு.

அந்தப் படகுல கொஞ்ச பொருள்லா வெச்சிருக்காங்க.

அந்த பில்டிங்கு ஒரு கேட்டூ இருக்குது.

இங்க ஒரு சின்ன லேக் மாதியு இருக்குது.

அந்த ட்ரெயின்ல இருந்து நெறையா பொக போய்ட்ருக்குது.

இந்த நெலத்துக்கு பக்கத்துல ஒரு ஆறூ இருக்குது.

இந்த ஆறுல தண்ணி ஓட்டம் கம்மியா இருக்குது.